ஜியோஜெப்ரா வில் கோணங்கள் முக்கோணங்கள் பேசிக்ஸ் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் இன்ட்ரோடக்ஷன் டோ ஜியோஜெப்ரா டியூட்டோரியல் ஐ முடிக்கவும் நாம் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 1004 எல்டிஎஸ் மற்றும் ஜியோஜெப்ரா வெர்ஷன் 32400 இந்த டியூட்டோரியல் இன் நோக்கம் முக்கோணத்தின் உள் கோணங்களின் கூட்டுத்தொகை எப்போதும் 180 பாகைகளே என்பதை ஜியோஜெப்ரா வால் சோதிப்பதே இந்தப் பயிற்சியில் இந்த கருவிகளை பயன்படுத்த கற்கலாம் பாலிகன் ஆங்கில் இன்சர்ட் டெக்ஸ்ட் முதலில் பாலிகன் கருவியை தேர்வு செய்யலாம்
பாலிகன் இங்கே ஒரு முக்கோணத்தை வரைய டிராவிங் பாட் இல் மூன்று கோண உச்சிகளை தேர்வு செய்ய வேண்டும்
பின்னர் முதலில் முதல் கோண உச்சி மீது சொடுக்கவும்
முக்கோணங்களின் உள்கோணங்களை அளவிட ஆங்கில் டூல் ஐ தேர்வு செய்ய வேண்டும்
கோணத்தை இரு வழிகளில் அளக்கலாம்
மூன்று கோண உச்சிகள் மீதும் வலஞ்சுழியாக ஆக சொடுக்குக aப் பின் சி இது அல்பா என்னும் பெயர் கொண்ட கோணம் ஏபிசி ஐ அளக்கும்
இரண்டாம் முறையில் கோணத்தை உருவாக்கும் கோட்டுத்துண்டுகளை தேர்வு செய்யவும்
செக்மென்ட் ஆ மற்றும் செக்மென்ட் ப் ஐ தேர்வு செய்யவும்
இம்முறை பெட்டா என பெயரிட்ட பிசிஏ கோணம் கிடைக்க இடஞ்சுழியாக சுற்றவும்
இதைப் போலவே கேப்
கம்மா ஐ அளக்கும்
கோணங்களின் எல்லாப் பெயர்களும் செந்தர கணித முறைமைப்படி கிரேக்க எழுத்துக்களாகும்
கோண உச்சிகள் ஐ இடஞ்சுழியாக சிபிஏ என தேர்வு செய்தால்
அப்போது வெளிக் கோணம் அளவிடப்படும்
டிராவிங் பாட் இல் உரை சேர்க்க இன்சர்ட் டெக்ஸ்ட் கருவி பயனாகும்
டிராவிங் பாட் இல் எங்கும் சொடுக்க டெக்ஸ்ட் விண்டோ தெரியும்
இப்போது ஏபிசி ஐ காட்ட இரட்டை மேற்கோள்களுள்
ஆங்கில் ஏபிசி என டைப் செய்து இரட்டை மேற்கோள்களை மூடி
சேர்க்க ப்ளஸ் பின் அல்பா சொடுக்கவும்
ஓகே சொடுக்கவும்
கோணம் ஏபிசி இன் மதிப்பு கிடைக்கிறது
அதே போல கணக்கு செய்ய இந்த முக்கோணத்தின் உள் கோணங்களின் கூட்டுத்தொகையை காட்ட இன்சர்ட் டெக்ஸ்ட் டூல் மீது சொடுக்கவும்
இங்கே டிராவிங் பாட் இல் சொடுக்கவும்
இரட்டை மேற்கோள்களுள் டைப் செய்யவும்
சும் ஒஃப் தே இன்டீரியர் ஆங்கில்ஸ் ஒஃப் டிரையாங்கில் ஏபிசி இரட்டை மேற்கோள்களை மூடி பிளஸ் கர்லி பிராக்கெட் இனுள் டைப் செய்க அல்பா பெட்டா கம்மா கர்லி பிராக்கெட்ஸ் ஐ மூடவும்
ஓகே கொடுக்கவும்
இப்போது கூட்டுத்தொகை தெரியும்
மூவ் கருவியைதேர்வு செய்து பிரீ ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே அவை கோண உச்சிகள் ஆ ப் அல்லது சி ஐ நகர்த்த உள் கோணங்களின் கூட்டுத்தொகை எப்போதுமே 180 பாகைகள் என்று காணலாம்
இங்கே எனக்கு பிடித்த பகுதி எப்படி மூன்று கோண உச்சிகளும் நேர் கோட்டில் இருக்கும் போது அது மற்ற இரு உள் கோணங்களையும் பூஜ்யம் ஆக்கிவிட்டு மூன்றாவது 180 பாகைகளாக இந்த நேர் கோணம் ஆகிவிடுகிறது என்பது
அடுத்து மேலும் இரு பயிற்சிகள் டிராவிங் பாட் புராப்பர்ட்டீஸ் மற்றும் ஜியோஜெப்ரா வில் ஆப்ஜெக்ட் ஐ நீக்குவது
முதலில் டிராவிங் பாட் புராப்பர்ட்டீஸ்
டிராவிங் பாட் இல் எங்கு வேண்டுமானாலும் வலது சொடுக்கி பின் டிராவிங் பாட் இல் சொடுக்கவும்
டிராவிங் பாட் புராப்பர்ட்டீஸ் விண்டோ திறக்கும் இங்கு டிராவிங் பாட் பேக்கிரவுண்ட் நிறத்தை மாற்றலாம்
புராப்பர்ட்டீஸ் ஒஃப் தே ஆக்ஸஸ் X அச்சு மற்றும் ய் அச்சு ஆகியவற்றை இங்கேயும் மற்றும் புராப்பர்ட்டீஸ் ஒஃப் தே கிரிட் ஐயும் மாற்றலாம்
கவனிக்கக்கூடிய சில properties ஆக்ஸிஸ் க்கு சேர்க்கக்கூடிய யுனிட் லேபல்ஸ் மற்றும் எக்ஸ் அச்சு ய் அச்சு விகிதம்
எளிய ஜியோமெட்ரி செய்கையில் 11 விகிதமாக இதை வைக்க விரும்புவோம்
மூடுகையில் எல்லா மாற்றங்களும் சேமிக்கப்படும்
டிராவிங் பாட் இல் ஆப்ஜெக்ட் ஐ நீக்க ஆப்ஜெக்ட் மீது சொடுக்கியை வைக்கவும்
நான் வெளியமை கோணம் மீது செய்கிறேன்
இங்கு வலது சொடுக்கினால் ஆப்ஜெக்ட் நேம் தெரியும்
பின்னர் டிலீட் மீது சொடுக்க ஆப்ஜெக்ட் மறையும்
இன்னொரு வழியில் ஆப்ஜெக்ட் ஐ நீக்க அல்ஜெப்ரா வியூ வில் ஆப்ஜெக்ட் ஐ தேர்வு செய்து இங்கு வலது சொடுக்கி டிலீட் செய்க
கோணம் கம்மா வை நீக்குகையில் அதை சார்ந்துள்ளதால் இந்த உரையும் காணாமல் போகிறது என கவனிக்கவும்
டிலீட் செய்ததை உண்டோ செய்ய
எடிட் உண்டோ ஐ கிளிக் செய்க
அல்லது CTRLZ ஐ அழுத்துக
ஜியோஜெப்ரா வில் ஒன்றுக்கு மேல் ஆப்ஜெக்ட்ஸ் ஐ நீக்க சுலபமான வழி
டிராவிங் பாட் இல் எங்காவது சொடுக்கி நீக்க வேண்டிய ஆப்ஜெக்ட் கள் மேல் சொடுக்கியை இழுத்து விடவும்
எல்லா உருப்படிகளும் தேர்வாகிவிடும்
பின்னர் கீபோர்ட் இல் டிலீட் ஐ தட்டவும்
மீண்டும் உண்டோ ஐ சொடுக்கி செயல்நீக்கலாம்
இப்போது
உரை சின்டாக்ஸ் குறித்து மீண்டும் விளக்குகிறேன்
உள்ளது உள்ளபடியே தோன்ற வேண்டிய உரையை இரட்டை மேற்கோள்களுள் வைக்கவும்
உதாரணமாக இது போல
ஜியோஜெப்ரா மாறிகள் மதிப்புக்கு அல்ஜெப்ரா வியூ வில் தெரியும் மாறிகள் பெயர்கள்
மேற்கோள் இல்லாமல்
அரித்மேட்டிக் மதிப்புக்களை செய்ய மாறிகளை பிராக்கெட்ஸ் னுள் வைக்கவும் முடிவாக கான்கேட்னேட் அல்லது கனெக்ட் டெக்ஸ்ட் க்கு கூட்டல் குறியை பயன்படுத்தவும்
அடுத்து கோணங்கள் மற்றும் உரையின் நிறத்தை பொருந்தச்செய்ய சில வழிகளைப் பார்க்கலாம்
உரை நிறத்தை மாற்ற வலது சொடுக்கி ஆப்ஜெக்ட் புராப்பர்ட்டீஸ் தேர்வில் கலர் க்கு போய் மாற்றி மூடுவோம்
இப்போது இந்த கோணத்துக்குப்போய் வலது சொடுக்கி ஆப்ஜெக்ட் புராப்பர்ட்டீஸ் இல் ரிசென்ட் விண்டோ வை தேர்வு செய்து இந்த நிறத்தில் சரியாக பொருந்த சொடுக்குவோம்
அதே போல ஜூம் இன் ஜூம் ஆட் தேவை எனில் நான் இங்கே உள்ள ஜூம் இன் ஐ கிளிக் செய்வேன்
ஜூம் ஆட் செய்ய டிராவிங் பாட் மீது சொடுக்குவேன்

கோணத்தின் அலகை மாற்ற ஆப்ஷன்ஸ் சென்று பின் கோணம் யுனிட்
டிக்ரீஸ் ஐ ரேடியன்ஸ் என மாற்றலாம்
மீண்டும் நினைவூட்ட
கோணத்தின் அலகை ரேடியன்ஸ் இலிருந்து டிக்ரீஸ் ஆக்கலாம் ஜூம் இன் ஜூம் ஆட் செய்யலாம்
இப்போது பயிற்சி
ஒரு முக்கோணத்தின் வெளிக் கோணம் எதிரிலுள்ள உள் கோணங்களின் கூட்டு என்பதை சரி பார்க்கவும்
கீழ்க்கண்டபடி செய்க
பாலிகன் டூல் ஆல் ஒரு முக்கோணம் வரைக
லைன் த்ராக் ட்வோ பாயிண்ட் டூல்ஸ் ஐ பயன்படுத்தி ஏதேனும் ஒருபக்கம் நீட்டவும்
ஆங்கில் டூல் ஆல் வெளிக் கோணம் மற்றும் எதிரிலுள்ள உள் கோணங்களை அளக்கவும்
இன்சர்ட் டெக்ஸ்ட் கருவியால் விடை காட்டவும்
மூவ் கருவியால் பிரீ ஆப்ஜெக்ட்ஸ் ஐ நகர்த்தியும் இதை சோதிக்கலாம்
நான் செய்ததை காட்டுகிறேன்
மூவ் டூல் ஆல் பிரீ ஆப்ஜெக்ட்ஸ் ஐ நகர்த்தினால் போதுமானது
வெளிக்கோணம் எப்போதும் எதிரில் உள்ள இரண்டு உள் கோணங்களுக்கு சமம்
இந்த டியூட்டோரியல் இத்துடன் முடிகிறது ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் அங்கமாகும் நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் த்ராக் ஐசிடி மார்ட் கவர்ன்மென்ட் ஒஃப் இந்தியா ஆதரவுடன் இது நடைபெறுகிறது
இந்தத் தளத்தில் மேலதிகத் தகவல்களை பெறலாம்
தமிழாக்கம் கீதா சாம்பசிவம்